இந்த இடத்துல இருக்கக்கூடிய படி மேல நிறைய பேர் ஏறிகிட்டு இருக்காங்க நிறைய பேரு இறங்கவும் செய்யறாங்க.

அதே மாதிரி இங்க நிறைய வாழ மரங்களும் இருக்குது.

இங்கே ஒரு கடையு இருக்கு அந்த கடையில நெறைய ஸ்னாக்ஸ் அதுக்கு அப்ரமா ஐஸ் கிரீம் டீ இதெல்லாமே விக்கிறாங்க.

இங்க வந்து நிறைய மிதிவண்டி எல்லா வந்து நிறைய காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வித்துட்ருக்காங்க.

அப்புறம் ரோட்ல நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க.

நெறைய பேர் உட்கார்ந்து பாத்துட்ருக்காங்க நெறைய பேர் நின்னுட்டு பாத்துட்ருக்காங்க.

சுத்தி பெரிய பெரிய மரங்களும் வளர்ந்திருக்கு.

நறைய பேர் வந்து கியூல மருந்து வாங்குறதுக்காக நிக்கிறாங்க.

அப்புறமா அந்த பால் பாக்கெட்டோட நேம் வந்து குட் மார்னிங் ன்னு இருக்குது.

அப்புறம் இங்கே ஒரு சி_சி_டி_வி கேமராவும் இருக்குது.

அதுக்கு அப்புறமா இங்க வந்து ஒரு சானிடைசர் இருக்குது.

வீட்டு வாசல்ல வந்து பைக் நிப்பாட்டி விட்டுருக்காங்க.

இது ஒரு பர்த்டே பார்ட்டி பங்ஷன் இங்க பர்த்டே பங்ஷன் நடக்க கூடிய ஸ்டேஜ்ல வந்து நெறைய பலூன்சால டெகரேட் பண்ணி இருகாங்க.

அப்ரம் இங்க வந்து ரெண்டு தொட்டியில செடியும் நட்ருக்காங்க.

மேல வந்து ஏ_சியும் கனெக்ட் பண்ணிருக்காங்க.